இங்க கிளைமேட்ட பாக்கும் போது ரொம்ப டல்லா தெரியிது.

இதுல வந்து கேம்பிங் பண்ற எடத்த காமிச்சுருக்காங்க.

இதுல வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ஸ காம்ச்சிருக்காங்க.

இந்த கெஸ்ட் ஹவ்ஸ்க்கு முன்னாடி ஒரு கார் அண்ட் ஒரு பைக் நின்னுக்கிட்டு இருக்கு.

அந்த கெஸ்ட் ஹவுஸ்கு ஸ்டெப்ஸ் ஏறி போற மாரி வச்சிருக்காங்க.

இங்க ரெண்டு மெயின் டோர்ஸ் வச்சிருக்காங்க.

இதுல வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ட காமிச்சிருக்காங்க.

இதுல வந்து ஒரு வெஹிக்கள் எமிஷன காமிச்சி இருக்காங்க.

வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழ ஒரு பாற இருக்கு.

இங்க வந்து ஒரு ஸ்கூல் பில்டிங்க காமிச்சிருக்காங்க.

அந்த டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் எல்லா வுட்ல ரொம்ப யூனிக்கா செஞ்சிருக்காங்க.

இந்த காய்கறி கடையில நெறைய காய்கறி பிரஷ்ஷா இருக்கு.

அந்த வீட்டுல இருக்கற விண்டோஸ் எல்லா யு_பி_வி_சில அழகா போட்ருக்காங்க.

இங்க பெரிய வாட்டர் பாட்டில்ஸ் அவைலபுலா இருக்கு.

இதுல வந்து ரெண்டு கேட்ஸ் வச்சு ஃபென்ஸ் யாட காம்சிருக்காங்க.

இதுல வந்து ஒரு ஸ்டேஜ காமிச்சி இருக்காங்க.

அந்த ஆபீஸ்ஸ சுத்தி நெறையா மரங்கள் வளந்திருக்கற்த பாக்கலா.

ஆஃபீஸ்கு வெளிய கொஞ்சோ வெஃகிகள் பார்க் பண்ணிருக்காங்க.